பயர்ஃபாக்ஸ் இன்டர்ஃபேஸ் மற்றும் டூல்பார்ஸ் பற்றிய Tutorialக்கு நல்வரவு
இதில் பயர்ஃபாக்ஸ் இன்டர்ஃபேஸ் மற்றும் டூல்பார்ஸ் பற்றி அறிவோம்
இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் இன்டர்ஃபேஸ் ஐ பார்த்து அறிவோம்
நவீன ப்ரவ்சர் க்குத் தேவையான அனைத்து சிறப்பம்சங்களையும் பயர்ஃபாக்ஸ் உள்ளடக்கியுள்ளது
Firefoxசை நன்கு பயன்படுத்த அதன் ஒவ்வொரு சிறப்பம்சங்களையும் அறிய வேண்டும்
பயர்ஃபாக்ஸ் இன்டர்ஃபேஸ் ஐ ஆறு தனிப்பட்ட பகுதிகளாக கீழ்கண்ட வகையில் பிரிக்கலாம்
மேனு பார் நேவிகேஷன் டூல்பார் புக்மார்க்ஸ் பார் சைட் பார் ஸ்டேட்டஸ் பார் மற்றும் கன்டென்ட் ஏரியா என்னும் உள்ளடக்கப் பகுதி இவை ஒவ்வொன்றினையும் செயல்பாடுகளையும் அறியலாம்
பைல் ல் நியூ Window வை சொடுக்குங்கள்
ஒரு புது விண்டோ மேல் வரும்
சிலருக்கு சிறிய எழுத்துக்களைப் படிப்பதில் சிரமம் இருக்கும்
அதற்கு வியூ ஜூம் மற்றும் ஜூம் இன் ஐ சொடுக்கி ஜூம் செய்து பார்க்கலாம்
மாறாக Ctrl சை சொடுக்கவும்
எழுத்துக்களின் அளவு பெரியதாகும்
Firefox சின் பதிப்பை அறிய ஹெல்ப் மற்றும் அபாட் பயர்ஃபாக்ஸ் ஐ சொடுக்கவும்
முன்னிருப்பாக பயர்ஃபாக்ஸ் ஒரு ஹோம்பேஜ் ஐ காண்பிக்கும்
விருப்பமான இணையபக்கத்தை ஹோம்பேஜ் ஆக்க எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ஐ சொடுக்கவும்
விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்கவும்
ஜெனரல் tab இலுள்ள ஹோம்பேஜ் ல் wwwyahoocom அல்லது விருப்பமான இணைய முகவரியை டைப் செய்க
இடக்கை மேல் மூலையில் குளோஸ் ஐ சொடுக்கி பயர்ஃபாக்ஸ் பிரெஃபரன்ஸ் window வை மூடலாம்
எடிட் மேனு மூலம் குறிப்பிட்ட வார்தைகளை அந்த இணைய பக்கத்தில் தேட முடியும்
அட்ரெஸ் பார் இல் wwwgooglecomஎன தட்டச்சவும்
எடிட் மற்றும் பைண்ட் ஐ சொடுக்கவும்
உலவி சாளரத்தின் கீழ் ஒரு சிறிய கருவிபட்டை தோன்றும்
அந்த டெக்ஸ்ட்பாக்ஸ் இல் குஜராத்தி என்று டைப் செய்யவும்
அந்த இணையபக்கத்தில் குஜராத்தி என்ற வார்த்தை ஹைலைட் ஆகியிருப்பதை கவனிக்கலாம்
மிகப்பெரிய வலைப்பக்கத்தில் வார்த்தைளைத் தேடும் போது இது மிகவும் பயன் படும்
இதை மூடிவிடலாம்
பெயருக்கு ஏற்றார்போல நேவிகேஷன் டூல்பார் இணையத்தில் உலவ உதவியாக இருக்கும்
நேவிகேஷன் டூல்பார் பெரிய டெக்ஸ்ட்பாக்ஸ்
இதில் இணைய முகவரியை டைப் செய்வீர்கள்
அது யுஆர்எல் பார் அல்லது அட்ரெஸ் பார் என்றறியப்படுகிறது
யுஆர்எல் மீது சொடுக்கி ஏற்கனவே இருக்கும் முகவரியை அழிக்கவும்
wwwgooglecom என்று தட்டச்சவும்
Enterஐ அழுத்தவும்
இப்போது கூகிள் ஹோம்பேஜ் இல் இருப்பீர்கள்
பின்நோக்கும் அம்புக்குறி இக்கான் ஐ சொடுக்கி முன் பார்த்துக் கொண்டிருந்த பக்கத்துக்கு போகலாம்
முன்நோக்கும் அம்புக்குறியை சொடுக்க மீண்டும் கூகிள் ஹோம்பேஜ் இல் இருப்பீர்கள்
யுஆர்எல் பார் இன் வலக்கை பக்கத்தில் வீடு போன்ற இக்கான் இருக்கும்
இதை சொடுக்க எந்த இணையபக்கத்தில் இருந்தாலும் டிஃபால்ட் ஹோம்பேஜ் க்கு செல்வீர்கள்
இது குறிப்பிட்ட சைட் ஐ பார்த்துக் கொண்டிருந்தாலோ சியர்ச் என்ஜின் ஐ பயன்படுத்தும் போதோ மிக உதவியாகும்
ஹோம்பேஜ் ஐ சொடுக்குவோம்
முன்பே ஹோம்பேஜ் ஐ wwwyahoocom என மாற்றிவிட்டோம் என நினைவில் கொள்க
ஹோம்பேஜ் மீது சொடுக்க அது யாஹூ ஹோம்பேஜ் க்கே கொண்டு செல்கிறது
புக்மார்க்ஸ் பார் ஐ பார்ப்போம்
அடிக்கடி பார்க்க விழையும் இணையபக்கங்களுக்கு செல்ல புக்மார்க்ஸ் உதவும்
யுஆர்எல் பார் ல் wwwgmailcom என்று தட்டச்சவும்
பக்கம் முழுதும் தரவேறியதும் யுஆர்எல் பார் க்கு வலப்புறம் இருக்கும் ஸ்டார் ஐ சொடுக்குக
அது மஞ்சள் நிறத்தில் மாறியிருப்பதை காணலாம்
மீண்டும் ஸ்டார் ஐ சொடுக்க டயலாக் பாக்ஸ் ஒன்று மேல் வரும்
போல்டர் டிராப் டவுன் மேனு ல் புக்மார்க்ஸ் toolbarரை தேர்ந்தெடுக்கவும்
ஜிமெயில் புக்மார்க் புக்மார்க்ஸ் பார் ல் சேர்க்கப்பட்டிருப்பதை காணலாம்
ஹோம்பேஜ் மீது சொடுக்கி யாஹூ பேஜ் க்கு செல்லவும்
ஜிமெயில் புக்மார்க்ஸ் மீது சொடுக்க ஜிமெயில் லோகின் பக்கத்திற்கு போகலாம்
புக்மார்க்ஸ் பார் ஐ பயன்படுத்தி அடிக்கடி பார்க்கும் இணையபக்கங்களை
ஹோம்பேஜ் ஆக்காமலே செல்ல சேமிக்கலாம்
அடுத்து சைட்பார்
வியூ மற்றும் சைட்பார் மீது சொடுக்கி Historyயை சொடுக்கவும்
இடக்கைபுற பார் ல் மூன்று தெரிவுகள் உள்ளன டோடே யெஸ்டர்டே
ஒல்டர் தன் 6 மாந்த்ஸ்
அதில் ஆப்ஷன் கள் பயர்ஃபாக்ஸ் பயன்பாட்டு இடைவெளியை பொருத்து அமையும் டோடே க்கு அருகிலுள்ள கூட்டல் குறியை சொடுக்கி மேனு வை விரிவுபடுத்தவும்
கூகிள் ஹோம்பேஜ் க்கு செலுத்தக்கூடிய கூகுள் இணைப்பை தேர்ந்தெடுங்கள்
ஏற்கனவே பார்த்த ஒரு இணையபக்கத்திற்கு செல்வது எவ்வளவு எளிது சைட்பார் ல் அதற்கேயான தேடல் வசதி அமைந்திருக்கிறது
சியர்ச் பாக்ஸ் ல் விரும்பும் தளத்தின் பெயரை டைப் செய்ய இணைய historyயில் அந்த முகவரியை தேடித்தரும்
கூகிள் என்று தட்டச்சுங்கள்
கூகிள் ஹோம்பேஜ் முதல் இணைப்பாக வரும்
இந்த சைட்பார் ஐ மறைக்க வலப்புற மேல்பகுதியில் இருக்கும் x சை சொடுக்கலாம்
அடுத்து ஸ்டேட்டஸ் பார் ன் செயல்பாட்டை பார்க்கலாம்
ஸ்டேட்டஸ் பார் ல் ப்ரவ்சர் விண்டோ வின் கீழ்பகுதியில் காண விழையும் சைட் ன் நிலையை அறியலாம்
யுஆர்எல் ல் wwwwiredcom என டைப் செய்து Enter செய்க
ஸ்டேட்டஸ் பார் ஐ துரிதமாக பார்க்க இணையபக்கத்தை தரவிறக்குவதன் ஸ்டேட்டஸ் ஐ அறியலாம்
இது குறிப்பிட்ட இணையபக்கம் ஏன் தரவிறக்கமாகவில்லை தரவிறங்க எடுத்துக் கொள்ளும் காலம் போன்றவற்றை அறிய உதவுகிறது
கடைசியாக கன்டென்ட் ஏரியா
இதில்தான் பார்க்கும் இணையபக்கத்தின் தகவல் உள்ளடக்கங்களைக் காணலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் பயர்ஃபாக்ஸ் இன்டர்ஃபேஸ் மற்றும் டூல்பார்ஸ் பற்றியறிந்தோம்
இப்போது அசைன்மென்ட்
உங்கள் ஹோம் பேஜ் ஐ wwwspoken tutorialorgஎன்று மாற்றி அங்கு செல்லுங்கள்
ஹிஸ்டரி செயல்பாட்டை பயன்படுத்தி பின் யாஹூ தளத்திற்கு செல்லுங்கள்
இந்த இணைப்பில் உள்ள வீடியோவில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருங்க காணலாம்
சிறந்த பேண்ட்விட்த் இல்லாதிருந்தால் அதை தரவிறக்கியும் காணலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்ட குழு ஸ்போக்கன் Tutorial களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணைய வழி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகின்றனர்
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும் contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் ஒரு அங்கமாகும்
இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் அமைப்பு இதற்கு ஆதரவளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு httpspoken tutorialorgNMEICT Intro தமிழாக்கம் srividhyaஸ் நன்றி